ஆஹ் மாணவர்கள் அப்புறம் மாணவர்கள் இல்லாம ஆஹ் ஒர்க் ப அப்புறம் வேலை செய்யறவங்கன்னு எல்லாருமே இதுக்கு வந்து பாரம்பரியமா வர ஒரு விளையாட்டு இதை வந்து நம்ம தடை செய்யக் கூடாது அப்படின்னு சொல்லி மெரினா அப்படிங்கற ஒரு கடற்கரை ஒண்ணு இருக்கு சென்னையில அதுல புரட்சி செஞ்சாங்க அதனாலதான் மெரினா புரட்சி இல்லைன்னா இளைஞர் புரட்சி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர்கள்லலாம் வந்து ஊடகங்களால வந்து ரொம்ப பரப்பப்பட்டது சில அரசியல் கட்சி தலைவர்களாலும் வந்து இது வந்து ஆதரிச்சாங்க இது வந்து வேணும் அப்படின்னு இது ஒரு எழுச்சி போராட்டமாக இருந்தமையால் வந்து எழுச்சி இல்லனா இளைஞர்கள் புரட்சி என்றும் வந்து அழைக்கப்பட்டது இந்த போராட்டத்தினை அடக்க வந்து போலீசார் நடவடிக்கை வந்து எடுத்த போதும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் எல்லாம் குறித்து ஆராய வந்து நீதிபதி எஸ் ராஜேஸ்வரன் அப்படிங்கிறவங்க தலைமையில வந்து ஒரு விசாரணை கமிஷனும் நடத்தப்பட்டது அது போல இரண்டாயிரத்தி பதினாறுலயும் ஏறு தழுவுதலுக்கு வந்து ஒரு தடை வந்து விதிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டோட சுற்றுச்சூழல் துறையின் அறிக்கையை வந்து மாற்றி இந்தியா ஒன்றிய அரசு வந்து அனுமதி வழங்கியது இந்திய விலங்கு நல வாரியம் வந்து ஏறுதழுவுதலுக்கான தடையை வந்து நீக்கவில்லை என்றும் ஏறுதழுவுதலுக்கான அனுமதியை வந்து எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வதாக வந்து பெட்டா அப்படிங்கிற அமைப்பு வந்து கூறியது பெட்டா அமைப்பு வந்து ஜல்லிக்கட்டை நடத்தலாம் ஆஹ் சல்லிக்கட்டை வந்து நடத்தலாம் என்று வந்து அரசு அனுமதியை வந்து எதிர்த்து திங்கட்கிழமை வந்து இந்திய உச்சநீதிமன்றம் சென்று வந்து மீண்டும் வந்து உச்சநீதிமன்றம் மூலம் வந்து செவ்வாய் ஆஹ் ஒண்ணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு தடையை அப்போ வந்து வாங்கியது

அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிருந்தாங்க ஆனா வந்து அதை ஆதரிப்பவரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருந்ததால இன்னை வரைக்கும் அது வந்துகிட்டு இருக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி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

hello ஆஃபியா